கல்வி வந்து நல்ல மதிப்பெண்கள் இருந்தால்தான் வெளி உலகத்திலேயும் மத்~ சுத்தி இருக்கிற உலகத்~ பகுதிகளிலுமே நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து பசங்களை சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில வந்து உள்ள படிக்கிற பசங்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டு புத்தகம் வாசித்தல் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே சொல்லித் தராங்களா பாத்தீங்கன்னா முழுமையா இல்லை சொல்லித் தராங்க முழுமையா அல்ல இது வந்து மறுக்கத்தகாத ஒன்று மறுக்கத்தகாத ஒன்று முழுமையா சொல்லிக் கொடுக்கிறது இல்லை அறையும் குறையுமா அந்த மாதிரி சொல்லித்தராங்க இப்ப ஐம்பது பேர் படிக்கிறாங்க பசங்க ஒரு வகுப்பறையில வந்து ஐந்தாம் வகுப்புல ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேருமே பொழுதுபோக்கு பன்~ விளையாடுறாங்களா

மாணவர்கள் எல்லாமே ஒன்றுதான் எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் எல்லாமே ஒன்று அவர்களோட தனித்திறன்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமா கூட அவங்க வந்து நல்ல ஒரு நிலைமையை வந்து அடைய முடியும் வருங்காலத்துல நிகழ்காலத்துல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வச்சுதான் அவங்களோட வருங்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அது புரிஞ்சு எல்லா மாணவர்களுமே கல்விலையும் திறன்~ திறனுடன் இருக்கணும் பொழுதுபோக்குலையும் திறனுடன் இருக்க~ பொழுதுபோக்குங்கிறதுதான் நமக்கு வந்து ஒரு ஓய்வு மாதிரி இப்ப உள்ள பசங்க எல்லாருமே பள்ளிக்கூடம் விட்ட உடனே phone தொலைபேசி எடுத்துறாங்க தொலைபேசியை எடுத்த உடனே அவங்க பாட்டுக்கு பாட்டு பார்க்கிறது பொம்மை படம் பாக்குறது இந்த மாதிரி வந்து நிறைய தொலைபேசியில வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சின்ன வயசு பசங்களே அவ்வளவு கெட்டுப்போறதுக்கு காரணம் இந்த தொலைபேசி இந்த காலத்துல entertainment ஆ பொழுதுபோக்குங்கிறது அவ்வளவா இல்ல சுத்தமாவே இல்ல எங்கேயோ கிராமத்துல வசிக்கிற பசங்களுக்கு வந்து பொழுதுபோக்குங்கிறது இருக்கு அவங்க பகுதி நேரமா வீட்ல வேலை செய்வாங்க விவசாயம் பண்றதுக்கு உதவி பண்ணுவாங்க நண்பர்களுடன் சேர்ந்து ஒன்றாக விளையாடுவாங்க கிணற்றுல நீச்சல் பழகுறது இது எல்லாமே முக்கியமான ஒரு இது நீச்சல் தெரியாம எத்தனையோ பசங்க எத்தனையோ சின்ன பசங்க வந்து தவறி இறந்து போயிருக்காங்க நீச்சல் தெரியாம மிக மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு நீச்சல் நீச்சல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த காலத்துல நீச்சல் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது தண்ணி இல்லாத தண்ணியை கண்டாலே கண்டம்

முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு நான் பார்க்கிறேன் என்னோட பார்வையில அது முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லாம பயம் பயத்தை போக்கணும் சிலம்பம் சிலம்பம் தண்ணியில கண்டாலே பயம் அப்படிங்கிறதை போக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கு சிலம்பம் சிலம்பம் மாதிரி ஒரு பயிற்சி இல்லங்க சிலம்பம் மாதிரி ஒரு விளையாட்டு இல்லங்க என்னதான் நம்ம வந்து கால்பந்து மட்டைப் பந்து இந்த மாதிரி எத்தன விளையாட்டுகள் இருந்தாலும் சிலம்பம் மாதிரி ஒரு விளையாட்டு இருக்கவே முடியாது அந்த காலத்திலிருந்து இந்த கால பசங்க வரைக்கும் நான் முதற்கொண்டு சிலம்பம் எனக்கு ரொம்ப உயிர் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடங்களா சிலம்பம் பயிற்சியாளரா பணியாற்றி இருக்கேன் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொடுத்திருக்கேன் அவங்களும் வந்து மாவட்ட அளவுல மாநில அளவுல இந்த மாதிரி கலந்துக்கிட்டு பரிசுகளை பெற்று இருக்காங்க இந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்குகாவது வந்து சிலம்பம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம் mobile phone இப்படி பார்க்கிறது தொலைபேசியில் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத விட்டுட்டு நம்ம சிலம்பம் இந்த மாதிரி அறிய வகை கலைகளை வந்து நம்ம பசங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறது மூலமா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இருக்கு அந்த காலத்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க book ஆ இருக்கட்டும் உட்கார்ந்து அவங்களால வேலை செய்ய முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா book உ பாட புத்தகம் இல்ல எ~ கதை புத்தகம் எதாச்சும் ஒரு வர~ வரலாற்று புத்தகங்களை வந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மூலமா ஏதாச்சு ஒரு சின்ன சின்ன knowledge அறிவு எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய தாத்தா பாட்டிகள் இருக்காங்க அப்பா அம்மா இருக்கிற இந்த காலத்து அப்பன்மார்கள் எப்படி இருப்பாங்கன்னா வேலைக்கு போவாங்க

பொழுதுபோக்குக்கு பசங்களுக்கு ஒரு ஒரு phone கொடுத்துட்டா ஒரு ஒரு தொலைபேசி அவங்க பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் இந்த இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இருக்காங்க இந்த காலத்து அப்பாங்களும் அப்பா அம்மாக்குள்ள இருக்காங்க அது எல்லாமே மாறணும் சாப்பிடுறது முக்கியமா பொழுதுபோக்குல பொழுதுபோக்குக்குன்னே சாப்பிடுவாங்க பசங்க அந்த மாதிரிலாம் ப~ இருக்காங்க சாப்பிடும்போது கூட தொலைபேசியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க குடும்பத்தில இருக்கிறவங்களோட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது அதுவே சின்ன பொழுதுபோக்கு சின்ன பசங்களுக்கு

அஹ் நிறைய நல்ல ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மூ~ மூளை பயிற்சி தியானம் மிக மிக நல்ல ஒரு பொழுதுபோக்கு தியானம் உக்காந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணிப் பாருங்க சூரிய நமஸ்காரம் சந்திரன் நமஸ்காரம் எவ்ளோவோ இருக்கு பத்மாசனம் இந்த மாதிரி நிறையா ஆசனங்கள் இருக்கு யோகா பயிற்சி நான் பண்றேன் தினமும் காலையில எழுந்தவுடனே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மணி நேரமாவது யோகா செய்யுங்க இது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மன ஆரோக்கியமாகவும் இருக்கும் தியானம் செய்வது மூலமா இது ஒரு பொழுதுபோக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி

இந்த மாதிரி நிறைய பொழுதுபோக்கு இருக்கு இது எல்லாமே நம்ம பண்றது மூலமா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை மன ஆரோக்கியமும் இருக்கு அது மூலமாத்தான் நம்ம வந்து கல்வியில வந்து திறனா இருக்க முடியுது உடல் மட்டும் ஆரோக்கியமா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது அதுபோல மனம் மட்டும் ஆரோக்கியமா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது இரண்~ இரண்டிலேயுமே சரிபாதியா இருக்கணும் அப்படி இருந்து நல்லா பொழுதுபோக்குகளை கத்துக்கோங்க

hello

சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா

ஆஹ் கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன் ஆஹ் என்ன இத்தனை நாள் கழிச்சு phone உ அதிசயமா ஆஹ் நீங்க எப்படி இருக்கீங்க ஏன்னா எப்~ எல்லாம் கேட்டுட்டு school பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் hockey பத்தி கொஞ்சம் பேசணும் அதனால பண்ணேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சே அத பத்தி மறுபடியும் பேச போறீங்களா club எல்லாம் மூடி four five years ஆயிருச்சுன்னு அது கொஞ்சம் issue ஆயிருச்சு எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் partnership கொஞ்சம் problems வரும் அந்த மாறிக் கொஞ்சம் problem அகவும்தான் சரின்னு மூடிட்டோம் இப்பயும் good news தான் எல்லாரும் சரி தனி தனியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க நம்ம okay நம்ம தனியா start பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு idea பண்ணி இருக்கேன் உங்க கூட இருந்தவங்க எல்லாம் தனித்தனியா பண்றேன்னு போயிட்டாங்களா ஆமா அவங்களுக்கு நிறைய personal issues so அவங்கவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி reason சொன்னாங்க கொஞ்சம் எங்களுக்கும் problem ஆ இருந்துச்சு சரி எப்படின்னா நான் தனியா பண்ணலாம்ன்னு start பண்ணிட்டேன் அவங்களும் may be வேற ஊர்ல இருக்காங்க ஒரு சிலரு அங்க பண்ணியிருப்பாங்க okay okay வந்து இது என்னது ஒண்ணா பண்ணலாம்னு சொல்லிட்டு join பண்ணிட்டு அப்புறம் தனித்தனியா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 அப்படியா உங்களுக்கு எதுவும் personal ஆ அந்த மாதிரி ஆஹ் சண்டை சச்சரவு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் club எல்லாம் உடைச்சிட்டு அந்த மாதிரியெல்லாம் problem ஆகல அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க மாட்டோம் யார்கிட்டையும் நமக்கு புடிக்காதுல்ல என்னாச்சு ரொம்ப dull ஆ பேசுறீங்க மெதுவா வேற கேட்குது கொஞ்சம் சத்தமா பேசுனா நல்லா கேட்கலையா நான் பேசுறது உங்களுக்கு

அப்படியா சரி சரி வெளிய இருக்கோம் அப்பப்ப கொஞ்சம் காத்து sound கேக்கும்னு நினைக்கிறேன்

இல்ல இல்ல இந்த club க்காகதான் சரி அப்படியே ஒரு place பாத்துட்டு போயிட்டு confirm பண்ணிட்டோம்னா உங்கள்ட்ட பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி coming tenth ல இருந்து start பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு idea okay

நமக்கு எப்போதுமே பிள்ளைங்கதான் தேவை club னாவே பிள்ளைங்க இருந்தாதான் club அ நம்ம மேல கொண்டு வர முடியும் சரி உங்க கிட்ட வந்து அஹ் பிள்ளைங்களை juniors seniors super senior அதுல இருந்தெல்லாம்

எந்த பிள்ளைங்க எல்லாம் club க்கு வருங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ன்னு சொல்லிட்டுதான் பண்ணேன் club க்கா club நம்ம வந்து இப்ப இங்க sports club ங்கிறதை விட நம்ம வந்து sports க்குன்னு கூப்பிட்டு பேசிக்கிறது match க்கு போறது வர்றது வைக்கிறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அது புரியுது இருந்தாலும் நீங்க club அப்படின்னு வரும்போது நம்ம one hour தான் time spend பண்ண போறோம் அதை அவங்க correct ஆ கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் six thirty to seven thirty morning அவங்க வந்தாவே போதும் கொஞ்சம் அதுங்களுக்கும் useful ஆ இருக்கும் சரி okay அது எதுவும் பிரச்சனை இல்லை ஆஹ் நீங்க வந்து இப்ப club அ start பண்றதுங்கறது வந்து பெரிய issue கிடையாது ஆனா வந்து இப்ப நம்ம side ல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம school ல வந்து இப்ப sixth ல இருந்து hockey club வந்து start ஆயிருச்சு

இல்லையா so sixth ல இருந்து நம்ம வந்து இப்போ twelfth வரைக்கும் பிள்ளைங்க போகுதுங்க இப்ப இங்க school ல எப்படி இருக்கு அப்படின்னா parents எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா tenth, twelfth எல்லாம் பிள்ளைங்க public இல்லையா so வந்து இந்த time ல இப்ப நீங்க கூப்பிட்டு விளையாடறீங்க இல்லை ஏதோ sundays ல கூப்பிடறீங்க அப்படின்னா பிள்ளைங்களோட studies வந்து பாதிக்குது ஆஹ் இல்ல இல்ல நம்ம வந்து exam time ல விட்டுருவோம் இப்ப பிப்ரவரி கடைசி வரைக்கும் விளையாடுவோமா அப்புறம் மறுபடியும் வந்து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

கண்டிப்பா கண்டிப்பா நீங்க management ட்ட பேசுங்க நானும் வர்றேன் ஒரு நாளு school ல வந்து straight ஆ meet பண்ணி பேசிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த week ல வர முடிஞ்சா வரேன் அப்படி இல்லைன்னா next week கண்டிப்பா வரேன் வந்துட்டு என்னன்றதை நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க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 நீங்க document send பண்றத வச்சு நான் வந்து school ல move பண்ணி ஏன்னா நம்ம வந்து already இந்த school ல ஒண்ணா படிச்சிருக்கோம் இப்ப நான் இங்க teacher ரா இருக்கேன் நீங்க வந்து club start பண்ணிருக்கீங்க உங்களுக்கு personal ஆ என்ன வேணா help பண்ணலாம் ஆனா school ல இருந்து move பண்ணி கொண்டு போறப்ப வந்து நான் management கிட்டதான் வந்து கண்டிப்பா இதைப்பத்தி

இப்ப cricket, football, volley ball அதுல இருக்க interest அதுல இருக்கிற importance கூட வந்து பிள்ளைங்க hockey க்கு தர்றதில்லை but இந்தியாவோட national game ஏ hockey தான்

ஆனா என்ன அப்படின்னாக்கா cricket இந்த மாதிரி மத்த volley ball, basket ball க்கு எல்லாம் இருக்கிற அந்த விளம்பரம் வந்து அஹ் hockey க்கு வந்து ஆமா அது வேணா உண்மைதான் but வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் girls சும் சரி boys ம் சரி அந்த அளவுக்கு like பண்ணி like பண்ணின்றதை விட அதுக்கான hockey நம்ம போகணும் அப்படின்னுதான் first அந்த game அ love பண்ணணும் love பண்ணா மட்டும்தான் அதை வந்து நம்ம விளையாட முடியும் மிச்சத்தை கூட அதை நான் ரொம்ப விருப்பப்பட்டு cricket எல்லாம் எல்லா பக்கமும் பாருங்க சும்மா டீக்கடையில போயிருந்தா கூட TV ல ஓடிட்டு இருக்கு cricket ஆனா ஒரு நாளும் hockey யை யாரும் அப்படி போட்டதில்லை பார்க்கிறதில்லை விளையாடவும் போறதில்லை அப்புறம் இப்படி இருந்தா அதே மாதிரியே போச்சுன்னா future generation வந்து ரொம்ப மோசமா போயிடும் அவங்களோட national game க்கான மரியாதையே first இருக்காது

அதுங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது நம்ம பிள்ளைங்க வந்து எந்த match போனாலும் சரி எந்த tournament போனாலும் சரி அடிச்சு cup அடிக்காம வரவே வராதுங்க எப்போதுமே நம்ம school க்கு உண்டான பேருதானே நம்ம school போச்சுன்னா நம்ம school தான் நம்ம win பண்ணணும்னு நினைப்போம் அது வந்து நான் இருக்கும்போது அந்த set ல இருந்தே இருக்கு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 அது நம்ம school க்கு உண்டான மரியாதை எப்போதுமே நான் அப்போ junior உ senior உ super senior உ அப்போ இருந்தே வந்து team லயேதான் இருக்கும்போதுல இருந்தே அப்ப இருந்த coach வேற ரொம்ப செம strict ஆ அதனால எப்படியும் cup அடிக்க வச்சிருவாங்க நம்ம cup அடிக்கலைன்னா அவ்வளவுதான் அதுக்கு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு கூப்பிடவே மாட்டாரு ground க்கு நாங்க வந்தாலும் அவரு வரமாட்டாரு அவருக்கு இருக்க மரியாதை போயிரும்ன்ட்டு ரொம்ப இது செம்ம strict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 ஆமா கண்டிப்பா அதாவது நம்ம sports அப்படின்னு சொல்லி போயிட்டாலே fun இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா correct ஆ அந்த practice அப்படின்னுட்டு வர time வந்து இந்த leave எல்லாம் போடாம correct ஆ காலையிலே ground க்கு வர்றது இவ்வளவு மணி நேரம் அப்படின்னா இவ்வளவு மணி நேரம் spend பண்ணி அதுக்கு பண்றது வைக்கிறது அந்த மாதிரி sports ல வந்து உயிரா நினைக்கிறவங்க வந்து correct ஆ follow பண்ணுவாங்க அது வேணா உண்மைதான் ஏன்னா நம்ம அதுக்கான time கொடுத்தாதான் நமக்கு அது வந்து first கத்துக்கவே முடியும் இப்போ hockey கத்துக்கறதும் easy எல்லாம் கிடையாது இப்ப ஒரு team க்கு eleven players தான் அந்த eleven players மே நல்லா விளையாண்டா மட்டும்தான் team win பண்ண முடியும் team game அ பொறுத்தவரை இது ஒரு பெரிய பிரச்சனை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 team cooperation வந்து எந்த ஒரு match ஆ இருந்தாலும் சரி i mean எந்த ஒரு sport ஆ இருந்தாலுமே சரி ரொம்ப வந்து முக்கியம் அது வந்து correct ஆ follow பண்ணி கொண்டு போறது வந்து ரொம்ப ஒரு clever ரொம்ப ஒரு clever ஆன idea

ஆமா ஆமா இப்ப நம்ம உனக்குத்தான் உங்களுக்குதான் தெரியும் இல்ல சேரா அந்த நீங்க வந்து beginning ல நம்ம school ல ஒரு club வெச்சிருந்தீங்கன்னா ஒரு four five years க்கு முன்னாடி இப்ப திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவ சின்ன பிள்ளை அப்ப வந்து seventh படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் seventh ஒ eighth ஒ படிச்சுட்டு இருந்தான் அவ தான் இப்ப அவ super senior team ல lead ஆ இருக்கா ஆஹ் சரி சரி அப்ப சரி அந்த பொண்ணு நல்லா தான் விளையாடும் அப்பவே நல்லா தான் விளையாடுவா. அப்புறம் இத்தனை வருஷம் practice இருக்குல்ல நல்லா விளையாண்டு ஆமா super ஆ இப்ப நான் இல்லை அப்படின்னாலுமே team அ வந்து அவ்வளவு ஒரு super ஆ கொண்டு போய் lead ல கொண்டு போய் perfect ஆ move பண்ணிட்டு போறது அந்த பொண்ணுதான் அப்படியா அப்ப சரி எதுவும் பிரச்சனை இல்லை நீங்க அந்த மாதிரி எனக்கு

இல்ல அது எதுவும் பிரச்சனை இல்லை கொண்டு வந்துக்கலாம் junior பிள்ளைங்களை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை

ஆனா வந்து senior ரும் super senior பிள்ளைங்க எல்லாம் வந்து tenth twelve eleventh twelfth range ல இருக்குதுங்க அது என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க super senior னாவே நமக்கு eleventh twelfth students மட்டும்தான் இருப்பாங்க இப்ப twelfth படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் யாரு ரொம்ப நல்லா விளையாடுவாங்களோ அவங்களை எடுத்துட்டு மிஞ்ச students eleventh ல இருந்து ஆமா கண்டிப்பா ஏன்னா இந்த பொண்ணு வந்து இப்ப twelfth அப்படிங்கிறதுனால நல்லா விளையாடுறாங்கன்றதை விட as well as அவங்க வந்து study லைம் கொஞ்சம் concentrate பண்ணணு அப்பிடின்னு சொல்லிட்டு teachers வந்து நம்ம personal பேசி

அந்த மாதிரி ஒரு issue போயிட்டு இருக்கு நமக்கு வந்து பயங்கர pressure ஒரு பக்கம் teachers side ல இருந்து pressure உ ஒரு பக்கம் வந்து student side ல இருந்து pressure உ மாத்தி மாத்தி எல்லா பக்கமுமே ஒரே pressure ஆ போயிட்டு இருக்கு புரியுது ma'am நீங்க வந்து என்னன்னு யோசிச்சிட்டு எனக்கு ஒரு பதினஞ்சு பிள்ளைங்க மட்டும் இந்த வாரத்துக்குள்ள ready பண்ணுங்க நான் school க்கு வர்றேன் பிள்ளைங்களை நேர்ல meet பண்ணிட்டு அவங்க parents ட்டையும் கேட்டுத்தான் தர சொல்லுங்க form குடுக்குறேன் fill பண்ணி குடுக்க சொல்லுங்க okay okay parents ட்ட approach பண்றது secondary first school ல வந்து management side ல நான் move பண்ணி club க்கு வந்த பிள்ளைங்களை அனுப்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு okay authority நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து இதுக்கு கொண்டு போவாங்க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 என்னன்னு சொல்லிட்டு எனக்கு inform பண்றீங்களா கொஞ்சம்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 ஆஹ் one week குள்ள நீங்க சொல்லுங்க அதுக்குள்ள நானும் வந்து ready பண்ணிக்கிறேன் notice லாம் உங்களுக்கு ஏன்னா இப்பதான் first நான் உங்களுக்குதான் call பண்ண வர்றேன் அப்படியே நான் inform கூட பண்ணலை என்னனாலும் நம்ம school அப்படின்றதுக்காக உங்களுக்கு first call பண்ணி inform பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வேற எதுவும் இல்லை கண்டிப்பா என் side ல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான help வேணுமோ எல்லா help மே நான் அதுக்காகதானே உங்களை தேடி வர்றது எனக்கு தெரியும் நீங்க எப்படினாலுமே வந்து நம்ம side லதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுல எந்த ஒரு difference உம் இல்லை அதுல எல்லாவிதமான help உமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுத்திடறேன் ஆஹ் சொல்லுங்க புரியலை ma'am இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல என் side ல இருந்து உங்களுக்கு எல்லாவிதமான help மே கண்டிப்பா வந்து

நீங்க வந்து சொல்லுங்க அதே மாதிரி மிச்சம் எங்கேயாவது வந்து schools ல வந்து sports ல இருக்கிறவங்க தெரியும் அந்த students வருவாங்க அப்படினாலுமே நீங்க சொல்லுங்க okay வா ஆஹ் okay schools அ approach பண்ணி நான் சொல்றேன் அது எதுவும் பிரச்சனை இல்லை

இன்னும் நீங்க வந்து club wise அப்படின்னுட்டு போறதுனால சுதாகரன் sir தெரியும் அவரை தெரியும் அந்த அளவுக்கு ஆனா பழக்கம் இல்லை எனது புரியல கேக்கல

அப்படியா அவ~ அவரும் வந்து club அவரு actually என்ன அப்படின்னா அவருமே club ன்னா ரொம்ப உயிரா இருப்பாரு ஆனா அவர்னால வந்து இப்ப எடுக்க முடியாத நடத்த முடியாத situation ல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

ஆமா நீங்களும் உங்ககிட்ட இருக்க idea வை அவர்கிட்ட share பண்ணுங்க நான் சொன்னதை வச்சு அவர நான் வருவேன்ல school க்கு அன்னைக்கு வரச் சொல்லுங்க நம்ம meet பண்ணி பேசலாம்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

கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா கூட அந்த ஒரு நாள் arrange பண்ணிடலாம் கண்டிப்பா ஒரு coffee குடிச்சுக்கிட்டே நம்ம பண்ணோம்னு வைங்க பல பல கல்யாணமே நடக்குது club ஆ என்ன ஆரம்பிச்சிடலாம் அது சரி எல்லாமே timing தானே நமக்கு மணி அடிச்ச மாதிரி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

நமக்கு எல்லாமே அப்பப்ப இத நமக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு மணி அடிச்சிட்டாலே போதும் எல்லாம் ஆஹ் club கூட அப்படித்தான் ரொம்~ ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் but இப்ப sudden ஆ ஒரு plan தான் டக்குன்னு அமைஞ்சதுதான் சரி ஏன் wait பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டுதான் உடனே வந்து start பண்ணிட்டோம் கண்டிப்பா கண்டிப்பா அது எதுவுமே பிரச்சனை இல்லை நான் என்னால முடிஞ்ச எல்லா help மே உங்களுக்கு பண்றேன் எல்லா support உமே பண்றேன் weekend ஆனா so போதும் எங்க போகணும்னு சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க place அ கூட இன்னும் நம்ம சுதாகரன் sir அ புடிச்சா போதுங்க செம்மையா எல்லாத்தையும் guide பண்ணி கொண்டு

சரி okay அப்போ எதும் பிரச்னை இல்ல நீங்க அவர் number குடுங்க நான் note பண்ணிக்கிறேன்

ஆஹ் அவரு number கொடுங்க நான் note பண்ணிக்கிறேன்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

note பண்ணிக்கோங்க நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி பேசி வைங்க இந்த மாதிரி ideas இருக்கிறதா share okay okay நான் சொல்றேன் சனா ma'am சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணி பேசுறேன் okay வா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

எல்லாமே வேற level okay okay நம்ம சண்டே meet பண்ணுவோமா சரி okay ஆஹ் okay bye

take care bye

ஆஹ் hello sir என் பெயர் பிரியா sir நான் திருச்சியில் இருந்து பேசுறேன் ஆஹ் sir medical insurance வந்துட்டு நான் போடனும் sir அத பத்தி explain பண்ண முடியுமா sir உங்களால. நான் வந்து இங்க iti company ல work பண்ணிட்டு இருக்கேன் sir Salary வந்து twenty five sir twenty five ல இருந்து thirty க்குள்ள